பின்னாடி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ட்ருக்காங்க.

கேட்டுக்குள்ள வந்து அ ரெண்டு எல்லோ கலர் வேன்ருக்கு .

இங்க வந்து ஒரு ஜே_சி_பி இருக்கு.

அ அந்த ஃபில்ட்ரு பம்புக்கு மேல வந்து இது ஹச்_பி கேஸ் அப்டினு போட்ருக்கு அந்த பேனர்ல .

அ நெறைய மரம் செடி அதெல்லா இருக்கு.

அந்த கிளாஸ் குள்ள நெறைய பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லா இருக்கு.

ம் பேனர்ல இந்தியன் ஸ்பைசஸ் அண்ட் ஜெனரேஷன்னு தமிழ்லயு இங்கிலீஷ்லயு எழுதிருக்கு.

இங்க வந்து ரைட் சைடுல அ எட்ஜுல நெறையா லைட்ஸ் எல்லா வந்து டிசைனா போட்டு வச்சுருக்காங்க.

அ ஃப்ளோர் மேல நெறைய செங்கல் கொட்டி அடுக்கி வச்சிருக்காங்க.

அதுல ஒரு நாலு பேர் வேல செஞ்சிட்ருக்காங்க.

இந்த இங்க இருக்கறது வந்து ஒரு போட்லா நிறுத்துற எடோ.

மொத்தோ வந்து நாலு அஞ்சு போட் ருக்கு ம்.

அப்றோ எக்ஸாக்டா அந்த மரத்துக்கு பின்னாடி நெறையா வண்டி எல்லா மூவ்வாயிட்ருக்கு .

அப்றோ சைடுல நஹார் ரெற்ற ரெட்ரீட் அண்ட் ஸ்பா அப்டினு எழுதிருக்கு.

இந்த மரத்துல ஆரஞ்சு கலர்ல பூ பூல்லா இருக்கு.

இங்க இருக்கிறது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் .

அப்ரோ லெஃப்ட் சைட்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு.

முன்னாடி ஒருத்தர் போஸ் கொடுத்துட்டு இருக்காரு.

இங்க வந்து கீழ நெறையா கார்லா நிக்க வெச்சிருக்காங்க.

அப்பறோ புள் லெல்லா நறியா வள்த்து டெக்கரேட் பண்ணி வெச்சிருக்காங்க எடத்த.

இந்த இந்த குழி தோண்டி வெச்ச எடத்துக்கு பின்னாடி ஒரு வீடு ஒன்னு.

அப்றோ ஒரு ஒயிட் கலர் கார் ஒன்னு போயிட்ருக்கு அப்றோ பேக்கரி ஒன்னு இருக்கு.

இது பாக்க வந்து ஒரு காடு மாரி இருக்கு.

இந்த வுடன் வந்து பிரவுன் கலர்ல இருக்கு.